ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி நான்கில் பெரியம்மை நோய் பரவியபோது குருஜி டெல்லியில் இருந்தார் மக்கள் நோயால் இறந்து கொண்டிருந்தார் எங்கும் கூச்சல் எழுந்தது குருஜி கஷ்டப்பட்டு ஏழைகளுக்கு உதவுவது தொடங்கினார்